பலரும் தெரிவிக்கின்றனர் இங்கு சிவபெருமானுக்கு எதிரில் உள்ள பெரிய நந்தி சிலை ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது அதோடு இராசராச சோழன் வைத்த நந்தி சிலை மாற்றப்பட்டு மராட்டியர்களால் வைக்கப்பட்ட நந்தி சிலை தான் இப்போது உள்ளது இராஜராஜன் வைத்த நந்தி சிலை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றதால் அதில் அதிர்ச்சியும் பிரம்மிப்பும் அடைந்த மராட்டியர்கள் அந்த நந்தி சிலையை அகற்றிவிட்டு புதிய நந்தி சிலை வைத்துள்ளனர் இன்றளவும் அந்த பழைய நந்தி சிலை கோவில் பிரகாரத்தில் வைக்கப்பட்டுள்ளது மாமன்னர் இராஜராஜ சோழன் இலங்கைக்கு சென்று வந்த பிறகு இந்த கோவிலை வடிவமைத்தான் இலங்கையில் இந்து மன்னர்கள் வேதத்தை தழுவிய இந்து கோவில்களால் கவரப்பட்டதனாலேயே அந்த வடிவமைப்பில் இந்த பெரிய கோயில் கட்டியதாக கூறப்படுகிறது இந்த கோவிலில் பொறித்து வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டின் மூலம் இந்த கோவிலானது புஞ்சரமன்னன் இராஜராஜ பெருந்தச்சன் என்னும் கட்டிடக்கலை நிபுணர் தான் இவ்வளவு அழகான படைப்பை படைத்துள்ளார் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ள கூடியதாக உள்ளது மேலும் இவரது வாஸ்து சாஸ்திரம் எண்ணும் கலை இன்னும் போற்றப்பட்டு வருகிறது இந்த பெரிய கோவிலானது பல சுரங்கப்பாதைகளை கொண்டுள்ளதாக ஒரு கருத்து நிலவுகிறது பல்வேறு இடங்களை இணைக்கும் இந்த பாதைகளில் பெரும்பாலானவை மூடப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பாதையில் அந்த காலத்தில் வாழ்ந்த முனிவர்கள் ராஜாக்கள் ராணிகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ரகசியமாக

ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிகிறது ஆச்சரியமான விஷயம் இதில் என்னவென்றால் அருகே மலைகள் இல்லாத நிலையில் நவீன போக்குவரத்து வசதிகள் இல்லாத நிலையில் சுமார் ஐம்பது மைல்கள் தொலைவில் இருந்து கோவிலுக்கான கற்கள் எடுத்து வரப்பட்டிருப்பது ஆச்சரியம் அளிக்கிறது தஞ்சை கோவில் வெறும் கோவிலாக மட்டும் பார்க்கப்படாமல் பாரம்பரியம், வரலாறு, தொல்லியல் தன்மை ஆகியவை வியக்க வைக்கும் வகையில் உள்ளதால் UNES~ UNESCO வால் UNESCO வால் பாரம்பரிய இடங்களில் ஒன்றாக அறிவித்துள்ளது

கட்டடக்கலை நிபுணர்களில் இருந்து அவர்களின் துணிகளை சலவை செய்தவர்கள் முடி திருத்தியவர்கள் என கோவிலில் பணி செய்ய உதவியர்களின் பெயர் கூட கல்வெட்டில் பதிவு செய்திருப்பது இராஜராஜ சோழனின் பெருந்தன்மையும் மக்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பும் இராஜராஜ சோழன் மீது மக்கள் கொண்டிருந்த அன்பையும் புலப்படுத்துகிறது hello

hello sir வணக்கம் sir இது வந்து நெல்லை cables உங்களுக்கு என்ன sir வேணும் sir புதுசா வீடு கட்டிருக்கோம் அதுக்கு cableconnection வேணும் அதான் call பண்ணேன் அப்படியா sir அப்படியா sir ca~ cable connection கொடுக்கணுமா sir sir உங்க வீடு எந்த ஊர்ல sir இருக்கு? sir வீடு வந்து வள்ளியூர்ல இருக்கோம் sir address சொல்றேன் note ஆஹ் சரி sir சொல்லுங்க sir address சொல்லுங்க sir நான் first note first note note பண்ணிக்கிடுதேன் சொல்லுங்க sir

முப்பத்தி நாலு by

கருமாரியம்மன் கோவில் தெரு

okay sir sir உங்களுக்கு cable வந்து எந்த மாதிரி sir கொடுக்கணும் setup box setup box வேணுமா sir setup box வேணுமா sir உங்களுக்கு வந்து cable வேணுமா இல்ல dish வேணுமா sir அதாவது ரெண்டுக்கும் ஆஹ் different என்ன sir இல்ல sir sir sir நான் வேணும்னா ஒண்ணொண்ணா explain பண்ணுதேன் அதை கேளுங்க cable ல cable பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஹ் கம்மியான channels வரும் quality யுமே quality இப்பவுள்ள cables ல கொஞ்சம் நல்லாதான் sir இருக்கும். அதான் cables ல வந்து உங்களுக்கு amount வந்து கம்மியா இருக்கும் sir sir நான் வந்து அதுக்கு எல்லாமே எல்லாம் clear ஆ உங்களுக்கு explain பண்ணட்டா sir

sir cable ல வந்து basic ஆ உள்ளது வந்து எண்பது rupees sir மாசத்துக்கு

okay sir அது வந்து நம்மளுக்கு வந்து இருவது channel வரும் அதே இதுல வந்து உங்களுக்கு silver ல பாத்துக்கிட்டோம்னா இருநூத்தி இருபது ரூபாய் மா~ month க்கு ஆஹ் சொல்லுங்க sir

ஆஹ் okay இருநூறு plus channels வரும்

okay sir அதுக்கப்பறம் golden இதுல பாத்துக்கிட்டோம்னா சொல்லுங்க sir sir கேட்கல sir golden இதுல பாத்துக்கிட்டோம்னா மு~முந்நூறு rupees month க்கு ஆஹ் amount டும் three hundred plus வரும் sir இல்ல sir sorry sir three hundred plus channels ஓட HD channels full லா full லா HD யா இருக்கும் sir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

okay sir அதுக்கப்பறமா dish ல dish ல பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு recharge பண்ணா ஐம்பது channel வரும் sir

இதுல வந்து no local local channels ஒண்ணுமே வராது okay யா sir உங்களுக்கு வந்து cable ல பொறுத்தவரைக்கும் local channels எல்லாம் வரும் ஆனால் dish அ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து local channels லாம் வராது

ஆஹ் சொல்லுங்க sir இருநூத்து தொண்ணுத்து ஒன்பது ரூபாய்க்கு recharge பண்ணிக்கிட்டீங்கன்னா நூறு plus channels வரும் sir

அதுக்கப்பறம் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நூத்தி ஐம்பது HD channels ஓட வரும் sir

அதுக்கப்பறம் இதுலேயும் ஆனா local channels ஒண்ணுமே வராது okay sir அதுக்கப்பறம் பாத்துக்கிட்டீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு recharge பண்ணீங்கன்னா நூத்தி ஐம்பது plus HD channels வரும்

அதுக்கப்பறம் இந்த அதுக்கப்பறம் இந்த நெட்பிளிக்ஸ், ஹாட்ஸ்டார் வேற எதாவது sir இந்த நெட்பிளிக்ஸ் இருக்குல்ல sir நெட்பிளிக்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நாங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நாங்க வந்து sub~ subscribe பண்ணிருவோம் okay வா sir

ஆனா ஆனா இது கூடயும் local channel ஒண்ணும் வராது

okay sir sir sir இப்போ நம்ப வந்து dish ல வந்து இதான் sir எல்லாமே dish ல cable ல என்னன்னா உங்களுக்கு வந்து local channels dish ல ஒண்ணுமே வராது cables ல full லா local channels வரும். okay யா sir okay sir இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த எது sir நம்ப வந்து choose பண்ணிடலாம் உங்களுக்கு ஆஹ் நம்ப இந்த cable லே choose பண்ணிடலாம் sir அதுல gold okay sir cable ல gold ஆ sir உங்களுக்கு

okay sir கண்டிப்பா set பண்ணிடலாம் sir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

உங்களுக்கு இல்ல sir உங்களுக்கு வந்து பிடிச்சமான channels லும் நாங்க ready பண்ணி தரலாம் sir அந்த மாதிரி options உம் எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு வந்து எந்தெந்த channels லாம் sir வேணும் உங்களுக்கு நீங்க சொல்லுங்க நான் note பண்~ நாங்க note பண்ணிக்கிறேன் okay sir எனக்கு சன் டிவி வேணும் sir

sir sir விஜய் டிவி விஜய் டிவி தமிழ் news அஹ் எல்லாம் போட்டுருங்க sir முக்கியமான தமிழ் news channel எல்லாம் போட்டுருங்க sir உம் சரி sir okay sir news channels எல்லாம் போட்டுருவோம் அடுத்து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

பிறகு டிஸ்கவரி channel தமிழ் போட்டுருங்க சார் டிஸ்கவரி channel தமிழ் okay sir அடுத்து sports channel sports channel ல ஆஹ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஆஹ் okay sir ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் மூவீஸ் அதுவும் போட்டுருங்க ஸ்டார் மூவீஸ் ஆஹ் okay sir okayஸ் sir போட்டுடலாம் sir அடுத்து பிறகு என்எக்ஸ்டி மூவீஸையும் போட்டுருங்க சார் okay sir போட்டுறலாம் சார் என்எக்ஸ்டி மூவீஸ் போட்டுறலாம் sir அடுத்து

ஆஹ் சரி sir okay sir வேற என்ன sir ஆஹ் ஆமா sir இதுல cables ல local channels எல்லாமே வரும் sir

okay sir okay sir உங்களுக்கு வந்து உங்க local side ல உள்ள எந்த local channel இருக்கோ அதெல்லாம் add okay வா sir

உங்களுக்கு வந்து local channel போடப்போறதுல எப்படியுமே உங்களுக்கு வந்து movies எல்லாமே அது local channels லயே அப்படி வரும் இப்போ நீங்க வந்து local channels ல prefer பண்ணது நல்லது sir நான் வந்து உங்களுக்கு வந்து இருக்க local channels full லாத்தையும் எல்லாத்தையுமே போட்டு விடுறேன் sir okay வா sir

okay ங்களா சார் local channels ல வந்து நீங்க sir நீங்க வந்து எந்த option sir choo~choose பண்ணிங்க silver ஆ

gold ஆ sir gold க்கு பாத்திங்கன்னா உங்களுக்கு இருநூறு plus channel வர்றதால நான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து sorry sir உங்களுக்கு மூந்நூறு plus channels வர்றதால உங்களுக்கு நான் வந்து இதே வந்து confirm உங்களுக்கு நான் add பண்ணி விடுறேன் sir சரியா sir உங்களுக்கு வந்து local channels உமே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

okay sir HCV setup box அ பொறுத்தவரைக்கும் அது வந்து government ல இருந்தே வர்ற மாதிரி இருக்கும்

okay sir அதனால நீங்க வந்து எப்படி sir உங்களுக்கு வந்து அது okay தானே sir HCV setup box okay தானே உங்களுக்கு

okay தானே sir sir sir இப்போ வந்து HCV setup box அ பொறுத்தவரைக்கும் அந்த box ஓட விலை மட்டும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வரும் sir sorry sir எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வரும் sir எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வரும் with remote ஓட sir

okay வா sir உங்களுக்கு வந்து remote வந்து நீங்க வந்து எதாவது problem ஆயிடுச்சுனா அதுக்கப்பறம் புதுசா நீங்க மாத்தலாம் ஆனா புதுசா மாத்தும் பட்சத்துல நீங்க உங்க amount அடுத்து extra கொடுக்கிற மாதிரி இருக்கும்

okay sir அதுக்கப்பறம் வந்து ஆஹ் உங்களுக்கு வந்து fix பண்றது வந்து எப்படி எல்லாமே fix பண்றது எல்லாமே நாங்களே வந்து fix பண்ணி

sir இல்ல sir service tax charge னு இல்ல sir இது வந்து உங்களுக்கு வந்து setup box க்கு மட்டும் தான் sir நாங்க வந்து எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சொல்லிருக்கோம்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

அவங்களே உங்களுக்கு வந்து எல்லாமே neat டா பண்ணி தந்துடுவாங்க உங்களுக்கு என்ன என்ன வேணும்மோ எல்லாமே எந்த இடத்துல வைக்கணும் cable வைக்கணும் வந்து எந்த length க்கு இழுக்கணும் எல்லாமே அவங்களே பார்த்து தந்துடுவாங்க okay வா sir

sir வேற வந்து cable வந்து எடுக்குறத பத்தி எதாவது சொல்லவா sir cable ல பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து வெளியே இருந்து எவ்வளோ length உங்க எங்க நான் எங்க line ல இருந்து எவ்வளோ length க்குனாலும் நாங்க உங்க வீட்டு வரை கொண்டு வந்துடுறோம் sir okay யா

வேற அதுப்போக உங்க எங்க உங்க வீட்டு entrance ல இருந்து உங்க வீட்டு TV வரைக்கும் அதுக்குள்ள amount நீங்க தான் sir pay பண்ற மாதிரி இருக்கும் extra

okay sir அது வந்து நீங்க எவ்வளோ length இருந்தாலும் சரி சரியா sir எவ்வளோ length இருந்தாலும் அது வந்து நீங்க தான் pay பண்ற மாதிரி இருக்கும்

ஆமா sir twenty rupees charge பண்ணுதோம்

சரி sir நீங்க இப்போ வந்து உங்க வீட்டுலரு~ உங்க வீட்டு entrance ல இருந்து உங்க TV வரைக்கும் எவ்ளோ distance sir இருக்கும் ஆஹ் okay sir okay sir நீங்க மெல்ல check பண்ணிட்டு சொல்லுங்க. hello sir ஆஹ் hello sir

sir ப~பதினைஞ்சுல இருந்து பதினாறு meter குள்ள வரும் sir பதினைஞ்சு meter இருக்கும் sir okay sir அப்போ பதினைஞ்சு meter போடவா sir sir அப்படி இருக்க சொல்ல பதினைஞ்சு meter வந்து உங்களுக்கு வீட்டு entrance ல இருந்து உங்க TV வரைக்கும் இருக்கும் அப்படி தானே sir

ஆஹ் okay sir அப்போ நம்ப வந்து அப்போ பதினைஞ்சு meter போடுறலாம் இப்போ பதினைஞ்சு meter க்கு பாத்தன்னா ஒரு meter க்கு இருவது ரூபா பட்சத்துல பதினைஞ்சு into இருவதுனா உங்களுக்கு வந்து முந்நூறு ரூபாய் வரும் sir

okay வா sir அப்போ நீங்க வந்து அந்த cable க்கு மட்டும் முந்நூறு ரூபா extra pay பண்ற மாதிரி இருக்கும் okay sir அது போவ அடுத்து வந்து என்னன்னா sir உங்களுக்கு வந்து first உ வந்து நாங்க வந்து fix பண்ணுவோம் தெரியுமா

setup box வந்து வைக்க set பண்றீங்க தெரியுமா அப்போ வந்து நீங்க அந்த முந்நூறு ரூபாய் வந்து pay பண்ற மாதிரி இருக்கும் sir நீங்க வந்து first month first month recharge மட்டும் ஒரு முந்நூறு ரூபாய் மாதிரி வரும் sir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

sir sir sorry sir நான் வந்து உங்களை வந்து basic இதுல சொல்லிட்டேன் sir sorry sir

உங்களுக்கு வந்து நீங்க வந்து gold தானே book பண்ணியிருக்கீங்க அப்பன்னா உங்களுக்கு monthly monthly ஓரு three hundred தான் sir புக்~ இது three hundred தான் pay பண்ற மாதிரி இருக்கும்

okay sir அதுக்கப்பறம் உங்களுக்கு வந்து அஹ் pay பண்றதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு வீட்டுக்கே ஆளு வந்துடுவாங்க அப்படி இல்ல நீங்க வந்து online லயே pay பண்ற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் எங்களுக்கு direct ஆ நீங்க வந்து எங்க எங்க இதுக்கு நீங்க pay பண்ணிக்கலாம் okay sir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

sir first உ வந்து அந்த setup box இருக்குல்ல sir setup box க்கு வந்து எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் sir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

அதுக்கப்பறம் அந்த பதினைஞ்சு meter length க்கு நீங்க wire cable wire சொல்லி இருக்கீங்கல்ல sir அதுக்கு வந்து முந்நூறு ரூபாய் sir சரியா sir

okay sir இது இது வந்து ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தொன்பது ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து cable cable இல்ல ஆமா cable wire குள்ள ரூபாய் வேற fixing charge இருநூத்து ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வந்து அந்த box க்கு உள்ள ரூபா மொத்தமா சேர்த்து ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபா okay sir

அதுக்கப்பறம் வந்து first month recharge க்கு வந்து முந்நூறு ரூபாய்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

ஆஹ் okay sir okay sir அது இது மட்டும் நீங்க pay பண்ணா போதும் அது போக உங்களுக்கு வேற extra வேற ஒண்ணுமே pay பண்ற மாதிரி இருக்காது sir okay வா sir அதுக்கப்பறம் நீங்க வேற ஒண்ணுமே தர்ற மாதிரி இருக்காது monthly monthly three hundred மட்டும் கட்டினா போதும் sir நமக்கு இம்னொரு request இருக்கு அதை தவிர

நம்பளுக்கு Ads எதுவும் வரக் கூடாது Ads channel அதெல்லாம் add பண்ணாதிங்க ஆஹ் okay sir அது நாங்க add பண்ணமாட்டோம் sir அது நாங்க பாத்துக்குடுதோம் sir okay வா sir நீங்க சொன்னதால உங்களுக்கு நாங்க special லா கண்டிப்பா நாங்க வந்து இதை வந்து உங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேவ~ தேவை இல்லாத channel எல்லாமே நாங்க hide பண்ணிடுறோம் sir